முன்னடி வந்து ஒரு சாமி கல்லு பதிச்சிருக்காங்க ஒரு வண்டி ஒன்னு நிக்கிது வெளியே கீள தர காரவ்தர.

அந்த மரோ வந்து நிழல் தருது இன்னு சைடு ல காம்பவுண்டு மாரி அட்ட வெச்சி காம்பவுண்டு போட்ருக்காங்க பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது மண் ரோடு இருக்குது.

வெளிய வெளிய நறிய ஆட்கள் நிக்கிறாங்க லெப்ட் சைடு ஒரு கார் நிக்குது நறிய ஜன்னல் இருக்கிது அந்த பில்டிங் வெள்ள கலர்ல இருக்கிது.

இது வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங்கு இந்த ஸ்கூல் பில்டிங் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு.

வானம் வந்து ப்ளூ கலர்ல இருக்குது அந்த காட்சியை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது.

இன்னு இந்த இடத்தில வந்து தண்ணி எல்லா இருக்குது நறிய மக்கள் விளையாடுறாங்க சின்ன குழந்தைகள்லிருந்து பெரியவங்க வரைக்கு எல்லாருமே விளையாடுறாங்க.

லெப்ட் சைடுல பிஸ்கட் பாக்கெட்லாம் அடிக்கி வச்சிருக்காங்க மேல வந்து ஆஸ்பெட்டாஸ் போட்டுருக்காங்க.

இந்த இதுல வந்து ஒரு தேர் மாரி எடுத்துட்டு வராங்க அந்த தேர்ல சாமி இருக்குது.

இது வந்து ஒரு ஸ்கூல் ல வாலிபால் மேட்ச் சு நடக்குது ரெண்டு டீம் லியும் ஆளுங்க ஆறாறு பேரு இருக்கறாங்க ஒரு ரெஃப்ரி இருக்கிறாங்க.

இந்த கடையோட பேரு வந்து சன் கார்ஸ் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் குடுத்துருக்காங்க.